இந்த ஃபோட்டோவ பார்க்கும் போது இது வந்து ஒரு ஸ்கூலு போல தெரியுது.

இவங்களுக்கு பின்னாடி வந்து ஃபு வாலிபால் நெட் போல தெரியுது.

இந்த ஃபோட்டோல வந்து ஒரு மாட்டு தொழுவம் ஒன்னு இருக்கு.

இங்க வந்து நாலு கார் நிப்பாட்டி வச்சிருக்காங்க.

நறைய ஆட்கள் வந்து பைக்ல போயிட்ருக்காங்க.

இங்க வந்து நெறைய ஷூங்க வந்து அடுக்கி வெச்சிருக்காங்க.

வெளில வந்து ஒரு இரும்பு ஷேர் போல ஒன்னு இருக்கு.

பில்டிங்ல வந்து இரண்டு ஆட்கள் நிக்காங்க.

வெளில வந்து சோட்டா பீம் போட்ட ஒரு கட்டவுட் வச்சிருக்காங்க.

இந்த ரூமோட வெளிய வந்து ஒரு பக்கெட் ஒன்னு இருக்குது.

ஃபோட்டோல வந்து ஒரு பில்டிங் ஒன்னு தெரியுது.

இந்த ஃபோட்டோல வந்து ஒரு பாற குண்டு ஒன்னு இருக்கு.

இங்க வந்து நெறைய கடைங்க இருக்கு.

இரண்டு ஆட்கள் வந்து ரோட்ல நடந்து வந்து இருக்காங்க.

ஸ்போர்ட்ஸ்ல குடுக்க கூடிய ட்ராஃபி எல்லா நெறய இருக்கு.

இந்த போட்டோவ பாக்கும் போது ஒரு கோவில் போல தெரியுது.

இந்த போட்டோல வந்து காலி எடோ கொஞ்சொ இருக்கு.

தூரத்துத்துல கொஞ்ச ஆட்கள் தெரியரது போல தெரியுது.

ஒருத்தர் வந்து பைக்ல போயிட்ருக்காரு.

டைக்கு வெளியே வந்து லைட் போட்டு வெச்சிருக்காங்க.